இப்பகுதியில் அடிக்கடி நிலநடுக்கம் ஏற்படுகிறது நீர் இமயமலை பகுதி பதினைந்தாயிரம் பனிப்பாறைகளை கொண்டுள்ளது அதில் பன்னிரண்டாயிரம் கன kilometer தண்ணீர் உள்ளது அதன் பனிப்பாறைகள் கங்கோத்திரி மற்றும் யமுனோத்திரி மற்றும் பனிப்பாறைகள் மழை ஆகியவை அடங்கும் இமயமலையின் வெப்ப மண்டலத்திற்கு அருகே இருந்தாலும் அதன் உயர் பகுதிகள் ஆண்டு முழுவதும் பனி நிறைந்து காணப்படுகிறது இது பல வற்றாத ஆறுகளால் ஊற்றாக திகழ்கிறது இவை இரண்டும் பெரிய அமைப்புகளாகவே உள்ளது கொல்லிமலை கொல்லிமலை இந்தியாவின் தெற்குப் பகுதியில் உள்ள தமிழ்நாட்டின் நடுப்பகுதியில் நாமக்கல் மாவட்டத்தில் அமைந்துள்ள ஒரு சிறிய மலைத்தொடராகும் ஆயிரம் முதல் ஆயிரத்தி முந்நூறு meter வரையிலுள்ள இம்மலைத் தொடர்ச்சி

கொல்லிமலை நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள ஐந்தாவது வட்டமாக அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு அன்று தொடங்கப்பட்டது நாமக்கல் வட்டத்தில் இந்த இருந்த ஊராட்சிகள் வாழவண்டி நாடு வளப்பூர் நாடு அரியர்~ அரியூர் நாடு

வாழப்பாடி நாடு, புதுக்கோமை நாடு ஆகியவை வட்டத்தின் இணைக்கப்பட்டன பெயர் கரணம் உயிரினங்களை கொல்லும் இம்மை~ இம்மலைக்கு கொல்லி என்ன பெயர் அமைந்தது மொழியியல் அடிப்படையற்ற கருத்தும் உண்டு இம்மலை காடுகளில் நிலவிய கடுமையான சூழ்நிலையின் காரணமாக இம்மலை பிரதேசத்திற்கு கொல்லிமலை என்று பெயர் வந்தது கொல் என்ன ஒலி குறிப்புச் சொல்

கொல்லிமலையின் கொல்லிமலை தமிழ்நாட்டில் நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள குன்று தொடர் இம்மலையானது தம்மம்பட்டி வரையில் நீண்டு செல்லும் துறையூர் பள்ளத்தாக்குகளால் பச்சை மலைகளில் இருந்து பிரித்து~ பிரிக்கப்படுகிறது ஆயில்பட்டி கணவாயில் கோதா மலைப்பகுதி பிரித்தெடுக்க~ பிரிக்கப்படுகிறது இந்த மலைத்தொடர் தென் வடலாகிய பதினெட்டு கல்லும் மேற்கு பன்னிரண்டு கல்லும் நீளமுடையது இம்மலையில் தென்சரிவும் மேற்கு சரிவும் கிழக்கு சரிவும் சமவெளிகள் என்றும் நானூறு அடி செங்குத்தாக உயர்ந்தது வடசரிவு காற்றாடுகளால் அடி~ அறுத்து செல்லப்பட்ட வரிசை வரிசையை பாடுகள் படுக்கைகள் நிறைந்த பிளவுபட்டு காணப்படுகிறது இப்படுக்கைகள் வடகிழக்கு பக்கமாக ஓடுகின்றன இவைகளில் குறிப்பிடத்தக்கவை வரகூர் கோம்பை மூலைக்குறிச்சி சிறிய கோம்பை வாழைக் கோம்பை என என்பன இம்மலைப்பகுதி உயர்ந்த ஒரு பீடபூமி தக்காணத்தில் கொண்டு விளங்குகிறது அப்பீட பூமியானது ஒரு கவிக்கலன் போல் நடுவில் தாழ்ந்தும் பள்ளங்களின் நே~ உயர்ந்தும் உள்ளது உயர்ந்து செல்லும் இதன் பள்ளங்களில் அடுக்கடுக்குகளாக நிலங்களை பண்படுத்தி பயிர் தொழில் செய்கிறார்கள் பயிர்கள் விளைந்து பச்சை பசேலென்று ஆட்சியமைக்கின்றது ஆத்தூர் வட்டத்தில் இருக்கும் கொல்லிமலை பகுதியில் நாமக்கல் மாவட்டத்தில் பகுதிகளுக்கென்று மாறுபட்டதாகும் இம்மலையின் மேற்கு தொடர்ச்சி பகுதியானது அயல்நாட்டின் பருவூர் சிகரங்களை கொண்டது இச்சிகரங்களை நின்றும் வடசெருவிலுள்ள பள்ளத்தாக்கின் இனிய காட்சிகளை காணலாம் அருவிகள் அச்சருவியல் ஒளியோடு விழுந்து செல்லும் அட்டுப்படுக்கையின் உச்சியை கடந்து செல்லும் அச்சிற்றால் நடைபெற்று பாடுகளில் படுக்கைகளின் உச்சியை கடந்து செல்லும் போது மலையின் வழிப்பாதையில் இருந்து நோக்கினால் சமவெளிகளையும் அவற்றின் வடக்கில் தடுத்து நிறுத்தும் சேரன் வாய் சேரன் வாயன் கள்வ~ கள்வராயன் தேவநந்தி மலைகளின் இயற்கை அழ~ அழகையும் கண்டு மகிழலாம் மேற்கிலுள்ள பீடபூமியின் உச்சி கடல் மட்டத்திலிருந்து நானூறு அடி உயரமுள்ளது வடக்~ மேற்குபீடபூமியின் உச்சி நானூறு அடி தாழ்ந்து வடகிழக்கிலுள்ள பள்ளத்தாக்குகளை பிடிக்கும் மலைத்தொடரின் முந்நூறு அடி மூவாயிரம் அடிக்கும் உயரம் உள்ளது. ஆத்தூர் வட்டத்திற்கு கொல்லிமலையில் உள்ள மிக உயர்ந்த சிகரம் வேடக்கார மலையாகும் அதன் உயரம் நாலாயிரத்தி அறநூத்தி அறுபது மூணு அடியாகும் கொல்லிமலையானது வேதா ஆட்~ ஆறு பசித்த நதி போன்ற சிற்றாற்றுகளின் நீர் பிடிப்பு படி பகுதியாக உள்ளது இப்பகுதியில் தேன் கரடி கருத்த வரையாடுகள் காட்டுப்பன்றி போன்ற ப~ வன விலங்குகள் உள்ளன வரலாற்று குறிப்புகள் பழந்தமிழ் நூல்களான சிலப்பதிகாரம் மணிமேகலை புறநானூறு ஐங்குறுநூறு முதலியவற்றில் கொல்லிமலையைப் பற்றி குறிப்புகள் உள்ளன சுமார் இப்பகுதியை கடையெழு வள்ளல்களின் ஒருவனான வல்வில் ஓரி ஆண்டு வந்தார் ஒரு அம்பில் சிங்கம் கரடி மான் மற்றும் காட்டுப்பன்றியை கொள்வதாக வல்வில் ஓரியும் திறனை புகழ்ந்து எண்ணும் புலவர் பாடல் புறநானூற்றில் உள்ளது வல்வில் ஓரி பற்றி இரண்டு பாடல்களை பாடியுள்ளார் கழைதின் தினை~ யானையார் என்னும் புலவர் பாடிய பாடல் ஒன்றும் புறநானூற்றில் உள்ளது ராமாயணத்தில் சுக்கிரவன் ஆண்டு வந்ததாக குறிப்பிடப்பட்டுள்ள மதுபானம் என்னும் மலைப்பிரதேசம் இதுவாக இருக்கக்கூடும் என்றும் சில கருத்துக்கள் நிலவுகின்றன சங்ககாலத்தில் கொல்லிமலை அரசியர்கிழார் அவ்வையார் கல்லாடனார் குருங்கேள நாயக்கிழார் பெருங்குன்று பிலால் பெருஞ்சித்திரனார் மதுரை அழகர் ஆகிய புலவர்களால் கொல்லிமலையை பற்றி பாடியுள்ளனர் கொல்லிமலை பகுதியை ஆண்ட அரசர்கள் பெருஞ்சேரல் இரும்பொறை

ஆஹ் நான் இந்த மாதிரி இப்ப எனக்கு நான் ஒரு subscribe பண்ணிருக்கேன் ஒரு plan

ஆஹ் இல்ல mam, நான் இப்ப மூணு channel வந்து, இப்ப எனக்கு இரண்டு channel subscribe பண்ணியிருக்கேன் mam. cricket அப்புறம் live ன்னு ஒரு ரெண்டு channel லு ஆஹ் ரெண்டு channel தான் வந்து subscribe ஆயிருக்கு. பாருங்க.

Hello சொல்லுங்க mam ஆஹ் வேற என்ன mam, channel subscribe பண்ணியிருக்கேன்.

ஆஹ் இல்ல mam நான் last ல நீங்க சொன்ன ரெண்டு channel நான் subscribe பண்ணல. எனக்கு payment ஆனா, போயிருக்கே.

இல்லை, நான் open பண்ணி பார்த்தால்கூட, எனக்கு option காட்டலையே? நான் check பண்ணிட்டுதான், அதனாலதான் உங்களுக்கு சொல்றேன் subscribe ஆயிருக்கு ஏங்க, subscribe பண்ணும்போது, என்ன ஏதுன்னு இது? அதெல்லாம் வந்து, கேட்கவே கேட்காதா? automatic ஆ subscribe ஆயிடுமா? இப்ப payment மறுபடியும் இப்ப, நான் இதை activate ஆ இல்லாத மாதிரி தானே இருக்கு. அப்புறம் எப்படி payment எடுப்பீங்க?

deactivate ஆயுமா amount எடுக்கலாம். hello பேசுற கேக்குதா mam deactivate ஆயும் amount எடுத்திட்டீங்களா? deactivate ஆனா, எப்படி amount எடுக்க முடியும்? activate ஆயிருக்குங்கறயா? எப்ப activate ஆகுதுன்னு காட்டுதுன்னு பாருங்க. என்னோட payment கிடைக்காதா? இது வீட்டு number வீட்டுல இருக்குறவங்க use பண்றதுனாலதான், இதுக்கு வந்து, என்னைக்கோ ஒரு நாள், recharge பண்ணிட்டு, phone வீட்டுலதான் இருக்கும். payment இப்ப திடீர்ன்னு, இப்ப இருந்தா, நூறு ரூபாய், நூறு ரூபாய்ல, எழுபத்தி அஞ்சு ரூபாய் காலியா இருக்கும்னுதான், எனக்கு பதறிப்போச்சு. என்ன? ஏதுனாலதான், call பண்ணேன் என் வீட்டு number னால, இதுக்கு நாங்க unlimited போடறதில்லை. unlimit போடுற மாதிரின்னா கூட, amount நம்மளுக்கு தேவைப்படாதுன்னு சொல்லலாம். இது வீட்டு number னாலதான், payment அ, அதான் சொல்லுங்க mam, இப்ப இந்த, okay, இந்த amount எடுக்க முடியாது. Okay வா? சரி okay இப்ப நான் எனக்கு இதை விடுங்க. எனக்கு வந்து இப்ப வச்சிருந்த இந்த ரெண்டு channel, remove பண்ணிட்டீங்களா? last ல நீங்க சொன்ன ரெண்டு channel

live அதுக்கப்புறமேலு, hello tunes இந்த மூணுமே, நான் activate பண்ணியிருக்கேன். மிச்சம், எதுவும் activaty ல இல்ல? ஆஹ் okay mam இந்த மூணு மட்டும் activate ல இருக்கட்டும் okay, mam okay எனக்கு வந்து, ஒரு, இன்னொரு உதவி பண்றீங்களா mam

, ஆஹ் கொஞ்சம், mid range ல வந்து, பாருங்கண்ணா. low ல இருந்து, mid வரைக்கும் Okay mam கொஞ்சம் detail சொல்லுங்க. ஏன்னா வந்து, இது வந்து, வீட்டு number னால, எனக்கு வந்து, talk time மட்டும் இருந்தா போதும்,

three GB data, one day validity யா mam

ஆஹ் okay mam. forty eight rupees க்கு எவ்வளவு?

ஆஹ் Okay mam

Okay mam இப்ப வந்து, உங்களோட இதுல வந்து, எப்படி வந்து, எங்க போய் payment recharge பண்றது? recharge க்கு, BSNL க்கு அந்த அளவு வந்து, ஏன் வந்து, recharge பண்றதுக்கு இடம் இல்லை? ஆஹ் recharge பண்றதுக்கு, online ல பண்றது மட்டும் இல்லாம, offline ல பண்றதுக்கு, அவங்களுக்கு ஏன் recharge பண்ண, office எதுவும் இல்லை? உங்களோட main office, head post office கிட்டதான், நாங்க வந்து, பண்ற மாதிரி இருக்கு.

okay mam okay mam சரி, okay உங்களுக்கு, ஒரு தடவை வந்து, customer service எல்லாம், okay நல்லா இருக்கு. but ஆனா, உங்களுக்கு data, speed மட்டும்தான், அந்த அளவு இல்லை. அது, என்ன இது issue ன்னு பார்த்து, கொஞ்சம் சரி பண்ணுங்க

நேத்து, நேத்து கூட என்ன ஒரு தடவ வந்து network சரி இல்லன்னு சொல்லிட்டு தான் mam எனக்கு BSNL use பண்ணவே இல்ல நான் வந்து BSNL use பண்ணதுக்கு காரணம் அதனால தான் வீட்டுக்கு வந்து உங்களுக்கு பட்ஜெட்ல வீட்டுக்கு use பண்ணும் போது நல்லா இருக்கு but ஆனா நம்ம வந்து personal ஆஹ் வந்து payment பண்ணும் போது normal unlimited pack and போடும் போது வந்து, payment பண்ண முடியலை, mam ரொம்ப tough ஆ இருக்கு. அந்த அளவுக்கு, lag இருக்கு, network ல. சரி mam கொஞ்சம், என்ன, ஏதுன்னு, பாத்து சொல்லுங்க. okay mam வேற உங்களோட, Hello, hello mam பேசறது கேக்குதா? ஆஹ் உங்களோட, broad band வந்து பத்தி, கொஞ்சம் details சொல்றீங்களா. உங்க broad bank பத்தி கொஞ்சம் detail சொல்லுங்க. mam BSNL Hello, mam hello இப்ப கேக்குதா ஆஹ் உங்களோட broad bank பத்தி details சொல்லுங்க mam

Hello பேசுறது கேக்குதா madam

கேக்கலயா

ஆமாம் mam order போட்டு இருந்தன் ஆனா cancel பண்ணிட்டேன் mam அது கொஞ்சம் budget problem னால ஆஹ் ஆமாம் mam இன்னைக்கு தான் பண்ணுனேன்

இல்ல mam budget கொஞ்சம் problem ஆ இருந்தது அவ்வளவு இல்ல எண்ட ஆ அதுனாலத்தான் mam budget வந்து function வருது two days ல ஓரு function வருது ஆஹ் அதை manage பண்ணுறதுக்குகாக இந்த order cancel பண்ணிட்டேன் mam நான் வந்து ஓரு three days முன்னாடி பண்ணனும்னு நினைச்ச but ஆனா இன்னைக்கு தான் message வந்து இருந்தது உங்க order வந்து Trichy வந்துருச்சி delivery ஆக போது அப்படினு message வந்து இருந்தது சரி இப்பமும் பன்னலான அந்த product வாங்குற மாறி இருக்கும் அதுனாலதான் mam delivery cancel அதை பண்ணிட்டேன்

இல்ல mam இப்போதைக்கு பண்ணுறது வாய்ப்பு இல்ல mam நான் என்ன சொல்ல வாரண இப்போதைக்கு வேணாம் நான் order மறுபடியும் பண்ணுவேன் இல்ல mam இப்போதைக்கு வேணாம் budget கொஞ்சம் கம்மியா இருக்கு function வேற வருது அதுக்குலாம் கொஞ்சம் பாக்க வேண்டியதா இருக்கு mam ஆ ஆமாம் mam எல்லாம் features பாத்தேன் appeal லாம் பாத்தேன் look தான் இருந்திச்சி ஒரு stylish தான் இருந்திச்சி ஆனா நா என்ன பண்ணுறது situation அந்த மாறி ஆகிடுச்சி function ஓரு வருது function ற அப்பம் நம்ம எல்லாம் பாத்துத்தானே mam பண்ணனும் அப்பம் ஒரு amount நமக்கு கொஞ்சம் இதா இருக்கும் இந்த time ல நம்ம இத வாங்கிட்டா அந்த function ஏதும் பண்ண முடியாது

அது நல்லா தான் இருந்தது ஆனா என்ன mam பண்ணுறது எனக்கு இப்ப ஒரு two days ஒரு function இருக்கு அந்த function இல்லனா இன்னைக்கு வந்த product receive பண்ணி இருப்பன் order வாங்கி இருப்பன் நான் அதுனால mam நா வேனான்னு சொல்லுறன் அந்த function வரன்லதான் இப்பம் வேனான்னு சொல்லுறன் இன்னு ஒரு விசியம் என்னன்னா சொல்லுங்க mam சொல்லுங்க சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க mam இல்ல அந்த phone ஒட feature ஒட லாம் ஒரு smart phone look ஆ இருந்திச்சி phone லாம் பிடிச்சி இருந்திச்சி

second சொல்லிருத்தீங்க. ஆனா இவ்வளவு சீக்கிரம் mobile வந்திரிச்சி அந்த function அப்புறம் வந்து இருந்தா கூட ஒரு அளவுக்கு manage பண்ணி இருப்பன் mam இப்பம் family function இப்பம் family யாருட்டபோய்

இல்ல mam நீங்க பேசுறது எனக்கு கேட்கல mam நீங்க பேசுறது கேட்கல எனக்கு

ok mam என்னோட situation நீங்க புரிச்சிக்கோங்க mam நா இப்பம் என்ன சொல்லுறது நா இப்பம் இந்த product இன்னைக்கு வாங்கிட்டானான்னு வச்சிக்கோங்க function என்னாலே attend பண்ண முடியாது அது family ஒரு mam இப்ப ஒரு மிக பெரிய function அது அந்த function வந்து celebrate பண்ணனும் நினைக்கிறன் mam அதுனால தான் mam இப்பம் order cancel பண்ணுனேன் இல்ல mam இப்பம் யாருட்டப்போய் காசு கேட்டாலும் இல்லனு தான் mam சொல்லுவாங்க. அந்த function ஆக நிறைய பேர் செலவு பண்ணிட்டாங்க family membrs சரி என் friend circle சரி friend circle எல்லாரும் சேர்ந்து ஒன்னா தான் இது பண்ணுறோம் ஆஹ் அந்த function ன Organised பண்ணுறோம் அதுனால தான் mam இப்பம் யாருட்டப்போய் கேட்டாலும் amount இல்லனு தான் சொல்லுவாங்க இல்லனா நா எப்படியும் வாங்கி இருபண்ல mam நான் இல்லனா cancel பண்ணி இருக்கமாடேன் ல நானு அப்படி நா விசாரிச்சா நாலதான் யாருமே இல்லனு தான் சொன்னங்க first நா விசாரிச்சன் யாருமே இல்ல amount இப்போதைக்கு இல்ல next week கேட்ட கூட இருக்கும்கிடைக்கும் அப்படினு சொன்னாங்க இல்ல mam அது receive பண்ண முடியாது mam அவுங்கட்டியுமே amount லாம் இல்ல ஆ கேட்டு பாத்தாச்சு mam என் மேல mam mistake இருக்கு நா accept பண்ணிக்கிறேன் mam hundred percentage என்மேல தான் mistake இருக்கு என் ஆ ஓர் product வந்து இவ்வளவு தூரம் வந்து இவ்வளவு தூரம் வந்து product வந்து customer இவ்வளவு தூரம் வந்து நம்ம வாங்க முடியாம போனோம் நா இவ்வளவு பெரிய loss நம்ம ஒரு product அ cancel பண்ணுறோம் நா எவ்வளுவு பெரிய loss னு தெரிது mam அதுலாம் accept பண்ணிக்கிறேன் ஆனா என்ன ஒன்னு இப்போதைக்கு என்னாலே அந்த product என்னாலே வாங்க முடியாது mam

இல்ல mam நான் என்னோட Situation பாருங்க mam நான் பிடிச்சி போய்தான் வாங்குனேன் இந்த phone பிடிச்ச னால தான் நம்ம எந்த ஒன்னும் order போடுவோம் இல்லனா நம்ம எதையூம் order போடமாட்டோம்

இல்ல mam அப்படி ஏதும் solution இருந்தா தான் நான் உங்கட inform பண்ணிருப்பான்ல mam வாங்கியிருப்பான்ல alternate solution இல்லாதனனாலதான் நான் order cancel லே பண்ணுனேன் நம்மளுக்கு பிடிச்ச product concel பண்ணும் போது நமக்கும் disappointment ஆகும் அவுங்களும் disappointment ஆகும் எனக்கு தெரிது நா accept பண்ணிக்கிறேன் ஆன இருந்தாலும் நம்ம situvation தான் first பாக்கணும் mam இப்பம் family function நடக்கும் போது நம்ம தான் organise பண்ணுறன்னு அப்பம் அந்த budget ல நம்மட வரும் போது நம்மளும் correct ஆ நடந்துக்கிடனும் ல mam

installment நா starting ல ஏவ்வளவு mam இப்ப delivery ஆனா நா ஏவ்வளவு pay பண்றது ஆ wait பண்ணுறன் mam ஆ ok mam wait பண்ணுறன் mam

ok mam twelve ஒரு nine eight to nine கிட்ட வாங்குறீங்களா mam hello கேக்குதா mam ஒரு eight to nine கிட்ட வாங்கிக்கோங்க mam

ஆ பண்ணுறன் online transaction பண்ணிறேன் mam சந்தோசம் தான் mam

ஆ சொல்லுங்க mam ஆ form fill பண்ணி பண்ணனுமா இல்ல

ok mam ok ok thank you mam thank you mam

குரு ஹரே கோவித் சாஹிப் ஜெய். குருஜாஸ் தனது முதல் நாற்பத்தி எட்டாவது பௌதியில் பஞ்ச குரு சாஹிப் பானாவின் ஐந்து குணங்களை விவரித்தார். சத், சந்தோக்

ஹர் கோவிந்த் சாஹிபின் மனம்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 மனதை மாற்றி தைரியமாகவும் தைரியமாகவும் அடக்குமுறைக்கு எதிராக குரல் எழுப்பவும் வரோதகாரராக இருக்கவும் கற்று கொடுத்தார். தியாகத்திற்காக லாகூர் சென்றார்.

ஸ்ரீ குரு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 குரு அர்ஜுன் தேவ் மற்றும் மாதா கங்கா ஆகியோருக்கு ஒரு மகன் பிறந்தார். அப்போது குரு அர்ஜுன் குரு வடலி தேக்கு மற்றும் மாவட்டம் அமைத்து தர. சாஹிப் மஜேவி பிரசந்த பணியில் ஈடுபட்டிருந்தார். அவரோடைய மகன் வந்த செய்தி அடைந்ததும் ஹர் கோவிந்தின் சகோதரன் தன்மையை நன்கு அறிந்துதிருந்தார். அவர்கள் வடலியில் சுமார் ஒன்னரை ஆண்டுகள் தங்கி இருந்தனர். பின்னர் குரு அர்ஜுன் சாஹிப் குடும்பத்தை அமிர்த அமிர்தசரஸ்க்கு அழைத்தார். ஆறாவது மன்னருக்கு எப்போது அரியணை கிடைத்தது? ஆயிரத்தி ஆறநூற்றி ஆறாம் ஆண்டு மே இருபத்தி ஐந்தாம் தேதி பாபா புத்தாஜி தனது தந்தையின் அறிவுறுத்தலின்படி புக்கடி விழாவை இரண்டு வாள்களை வைத்து முடித்தார். ஒரு நெறி மற்றொண்டு பிரி. பக்தியை சக்தியுடன் இணைக்க பாபா புத்தர்ஜி கேள்விக்குரிய கண்களுடன் பார்த்த பொழுது அதனால் உன் ஆசையுடன் சேர்ந்து உன் அருளை நிறைவேற்ற இரண்டு வாள்கள் ஏற்றுளேன். இனி குரு வீட்டின் மதமும் உலக இன்பமும் கைகோர்க்கும். ஏழைக்கு ஒரு வாள். ஒடுக்குபவனுக்கு வாள். இஸ்தரான் குடி குட்காடியின் ஆசை நிறைவேறியது. நசுங்கின் துவார், அப்துலா மற்றும் நாதுமால் ஆகியோரால் பாடப்பட்டது. இதில் சத்குருவின் ஏறும் திறமையை வெளிபடுத்த வாள்கள் பயன்படுத்த பட்டன. மற்றும் சிதா ஜகான்கிரின் தலைபாகையுடன் தலைபாகை வேறுபட்டது. இரண்டு வாள்கள்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 கோல் எஸ்டர் நீர் தேக்கம். கி. பி. கோலன் ஒரு காஜியின் மகள். சீக்கிய மதத்தின் பக்தராக மாறியது காசிக்கு தெரிந்ததும் அவர் அவளை கொல்ல முயன்றார். அமிர்தசரஸ் குரு சாஹிப் அவளை ஒரு தனி வீட்டிருக்கு அழைத்து சென்றார். அங்கு அவள் இரவும், பகலும் சேவை செய்து வசதியாக வாழ ஆரம்பித்தால். என் பெயர் இவ் உலகில் சில காலம் நிலைத்திருக்க வேண்டும் என்று வையுங்கள். குரு சாஹிப் பாபா அட்டல் இருந்த இடத்தில் ஒரு தொட்டியை தோன்றினார். அதற்கு கோஸ்டல் என்று பெயர். ராக்கிக்கு பிறகு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

மால்பாவை பிரசந்தம் செய்து கொண்டு இருக்கும் போது, மதி கிராமத்தை அடைந்த போது சேரலபுல்லரின் திருவிழா நடந்தது. குறுக்கு புலவர்களிடமிருந்து எங்களுக்கு கொஞ்சம் இடம் கொடுங்கள். குரு சாஹிப் புலவர்களிடம் கொஞ்சம் இடம் தருமாறு கேட்டார். ஆனால் அவர்கள் மறுத்துவிட்டனர். அவர்கள் இரவு விழுந்த இடத்தில் நடந்து கோட்டையை எதுத்து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 first கிராமத்திற்கு சென்றார் பாபா ஸ்ரீ சந்த் உனக்கு எத்தனை மகன்கள் இருக்கிறார் என்று கேட்டார். நான்கு பேர் என்னுடன் இருக்கிறார்கள் என்று குரு சாஹிப் கூறினார். பாபாஜி உதாசி மாட்டுக்கு எங்களுக்கு ஒரு மகனை கொடுங்கள் என்றார். குரு சாஹிப் பாபா குர்த்திதாவை தனது சேவைக்கு நியமித்தார். பாபா ஸ்ரீ சந் குர்காடி பிறகு உங்களுக்கு